சைடு ஒரு செடியெல்லாம் நெட்ருக்கு அது பக்கத்துல ஒரு தொட்டி இருக்கு அது பக்கத்துல ஒரு இன்டர்லாக் ரெட் அன்ட் கிரே கலர்ல இருக்கு.

இங்கு ஒரு டப்பால தண்ணி கட்டி இருக்கு பக்கத்துல ஒரு ப்ளூ கலர் பெரிய டப்பா இருக்கு.

அந்த புள்ளைங்க துணி வைக்கிற அந்த காபோர்டு வந்து ஓரு டிசைன்னா இருக்கு.

மேல ஹோட்டல் மாதினின்னு எழுதி இருக்கு.

அப்பறம் பையனு ஒரு பொண்ணு நடந்து போய்ட்டுருக்காங்க. தூரமா காக்கா போய்ட்டுருக்கு.

முன்னாடி மூணு நாலு யானை இருக்கு அதுல ஒரு ஆளு சைடுல நிறுத்தி போய் இருக்காரு அந்த சைடு கொஞ்சம் லெட்டர்ஸ்ல ரெட் கலர்ல லைட் எரியுது இங்க போர்டுல ஒரு ரெட் கலர் இருக்கு.

இது வந்து ஒரு பைக் ஒர்க்ஷாப்பு ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு தெரியுது மின்னாடி ஒரு ஹீரோ ஹோண்டா மாரி ஒரு பைக் தெரியுது.

இங்க ஒரு தண்டவளம் இருக்கு அங்க ஒரு தண்டவளம் இருக்கு கொஞ்சம் தள்ளி எல்லாம் போட்ருக்கு அது பக்கத்துல ஒரு போர்டு மாரி கீழ இருக்கு முன்னூத்தி நாப்பத்தி மூனுன்னு.

ஒரு பிரின்டிங் மெஷின் தெரியுது ஒயிட் கலர் பேப்பர் அதுல வச்சிருக்ரது தெரியுது.

ஒரு பக்கத்துல ஒரு ஆளு தலையில கை வச்சிட்டு இருக்காரு.

அப்புறம் புல் எல்லா மேல அங்கங்கே கொடுக்கிறது.

ஒரு ஆளு மொபைல வச்சு நோண்டிட்டிருக்காரு ஒரு ஆளு கையை வந்து டைல்ஸ்ல வச்சிருக்காரு.

அப்ரம் ஒரு ஆள் கண்ணாடி போட்டு இந்த சைடு பாத்துட்டு இருக்காரு ப்ரவுன் கலர் செருப்பு போட்டு இருக்காரு.